இந்த பிச்சர்ல ஒருத்தர் வந்து ஏதோ சாதனம் வாங்க போய் இருக்காரு.

மேல லைட்ல்லா ஆன்ல இருக்கு. மேல ஒரு பலூன் தொங்க போட்டுருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா இருக்கு.

இதுல டைல்ஸ் வெள்ள கலர்ல இருக்கு.

உள்ள நெறய லைட் போட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒருத்தரு இந்த பிச்சர்ல ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்ருக்காறு.

இது அவர் கழுத்துல ஹெட்போன் போட்டு இருக்காரு ஹெட்போன் ரெண்டும் காதுல வைக்காம கீழ போட்டு இருக்காரு பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்கு.

இதுல எல்லோ கலர் பெயிண்ட் பச்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

ப்ரூட் ஷாப் முன்னாடி ஒரு ரோடு போட்டு இருக்கு.

பின்னாடி நிறைய பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க.

அப்புறம் நறைய டைப் ஆன பூச்செடியெல்லாம் இருக்குது.

இதுல சின்ன சின்ன மரம் நறைய நட்டுருக்காங்க.

இந்த பிக்சர்ல நெறய டெஸ்க் அடிக்கி வச்சுருக்காங்க.

இந்த பில்டிங் ரோஸ் கலர்லயும் வெள்ள கலர்லயும் பெயிண்ட் அடிச்சு இருக்கு.

ஒன்னு செவப்பு கலர் சாஸ் பாட்டில் இன்னொன்னு எல்லோ கலர் சாஸ் பாட்டில் .

ரெண்டு பேர் போன் அ வெச்சு போட்டோலா எடுத்துட்ருகாங்க.

பக்கத்தில நிறைய பூச்செடிகள் எல்லாம் இருக்கு.

சூரியன் அஸ்தமனம் ஆகுற நேரம் போல இருக்கு.

இந்த கேட்டுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே ஒரு காலி எட கெடக்குது அந்த காலி எடத்துல நிறைய தென்னை மரோ நட்ருக்காங்க.